லிப்ரியாஃபிஸ் பேஸ் குறித்த ஸ்போக்கன் டியூட்டோரியல் க்கு நல்வரவு இந்த படிவத்தை மாற்றி அமைப்பது குறித்த டியூட்டோரியல் இல் படிவத்தில் எப்படி தரவை உள்ளிடுவது படிவத்தை மாற்றி அமைப்பது ஆகியவற்றை கற்போம்
முந்தைய tutorialஇல் லிப்ரியாஃபிஸ் பேஸ் ஐ பயன்படுத்தி படிவத்தை எப்படி உருவாக்குவது என்று கண்டோம்
நாம் லைப்ரரி தரவுத்தள உதாரணத்தில் எளிய புக்ஸ் டேட்டா என்ட்ரி படிவம் உருவாக்கினோம்
இப்போது இந்த படிவத்தை பயன்படுத்தி புக்ஸ் அட்டவணை யில் எப்படி தரவை உள்ளிடுவது என்றூ பார்க்கலாம்
லிப்ரியாஃபிஸ் பேஸ் புரோகிராம் ஏற்கெனெவே திறந்து இல்லை எனில் அதை துவக்குவோம்
நம் லைப்ரரி தரவுத்தளத்தையும் திறப்போம்
பேஸ் ஏற்கெனெவே திறந்து இருந்தால் மேலே பைல் மெனுவில் சொடுக்கி பின் ஒப்பன் மீது சொடுக்கி லைப்ரரி தரவுத்தளத்தை திறக்கலாம்
அல்லது பைல் மெனுவில் ரிசென்ட் டாக்குமென்ட்ஸ் ஐ சொடுக்கி திறக்கலாம்
இப்போது லைப்ரரி தரவுத்தளத்தில் இருக்கிறோம்
தரவுத்தளத்தில் இடது பலகத்தில் உள்ள பட்டியலில் பார்ம்ஸ் சின்னத்தின் மீது சொடுக்கவும்
இந்த சாளரத்தின் மத்தியில் பார்ம்ஸ் ன் கீழ் புக்ஸ் டேட்டா என்ட்ரி பார்ம் முன்னிலை படுத்தப்பட்டு இருப்பதை காணலாம்
இந்த படிவத்தின் பெயரில் வலது சொடுக்கி ஒப்பன் மீதும் சொடுக்கவும்
இப்போது நீல பின்புலம் லேபில்கள் புக்ஸ் அட்டவணையில் உள்ள புலங்களுக்கு ஒத்துவரும் உரைப்பெட்டிகள் ஆகியன அடங்கிய ஒரு புதிய சாளரம் தோன்றுவதை காணலாம்
tab விசையை சொடுக்க நாம் ஒவ்வொரு புலமாக நகருவோம்
கடைசிக்கு வந்துவிட்டால் பேஸ் அடுத்த பதிவேட்டை திறக்கிறது
இப்படியாக நாம் ரெக்கார்ட் கள் நடுவில் உலாவலாம்
அல்லது நாம் கீழே உள்ள டூல்பார் இல் கருப்பு முக்கோண சின்னங்களை சொடுக்கி ரெக்கார்ட் கள் நடுவில் உலாவலாம்
மாற்றாக சுலபமாக ஒரு குறிப்பிட்ட ரெக்கார்ட் க்கு போக கீழே உள்ள டூல்பார் இல் ரெகார்ட் எண்ணை டைப் செய்து enter விசையையோ அல்லது tab விசையையோ அழுத்தலாம்
நாம் கடைசி ரெகார்டுக்கு போகலாம்
அது ஐந்தாவது
இப்போது புதிய ரெக்கார்ட் ஒன்றை சேர்க்கலாம்
இதை செய்ய புதிய ரெக்கார்ட் சின்னத்தை சொடுக்கவும் அது கீழே உள்ள டூல்பாரில் கடைசி ரெகார்டுக்கு வலப்பக்கம் இரண்டாவதாக இருக்கிறது
நாம் காலி உரைப்பெட்டிகளை காண்கிறோம்
கீழே ரெக்கார்ட் எண் 6 ஆக இருப்பதை காண்கிறோம்
நாம் இப்போது புதிய புத்தகம் பற்றிய புதிய ரெக்கார்ட் ஐ சேர்க்க தயார்
நாம் இப்போது பாராடைஸ் லோஸ்ட் என டைட்டில் உரைப்பெட்டியில் எழுதுவோம்
பின் tab விசையை பயன்படுத்தி அடுத்த புலத்துக்கு போகலாம்
ஜான் மில்டன் என ஆத்தோர் இல் டைப் செய்யலாம்
1975 என பப்ளிஷ்டியர் ஆக்ஸ்ஃபோர்ட் என பப்ளிஷர் 200 என பிரைஸ்
அவ்வளவுதான் புக்ஸ் டேட்டா என்ட்ரி பார்ம் ஐ பயன்படுத்தி ஒரு புதிய ரெக்கார்ட் ஐ புக்ஸ் அட்டவணையில் உள்ளிட்டு விட்டோம்
இந்த சாளரத்தை மூடலாம்
இப்படியாக நாம் மேலும் ரெக்கார்ட்ஸ் அல்லது தரவை உள்ளிட முடியும்
நாம் கடைசியாக உள்ளிட்டதை பேஸ் புக்ஸ் அட்டவணையில் புதுப்பித்துக்கொண்டதா என்று பார்க்கலாம்
இதற்கு லிப்ரியாஃபிஸ் பேஸ் முதன்மை சாளரத்தில் வலது பக்க பலகத்தில் புக்ஸ் அட்டவணை மீது இரட்டை சொடுக்கு சொடுக்கலாம்
நாம் படிவம் மூலம் உள்ளிட்ட புதிய ரெக்கார்ட் இங்கிருப்பதை காணலாம்
சரி இந்த சாளரத்தை மூடலாம்
அடுத்து இப்போது நாம் நம் படிவத்தில் எளிய மாற்றங்களை செய்வது எப்படி என்று கற்போம்
நாம் தரவுத்தள பட்டியலில் இடது பலகத்தில் பார்ம்ஸ் சின்னத்தின் மீது சொடுக்கலாம்
புக்ஸ் டேட்டா என்ட்ரி பார்ம் ஐ வலது சொடுக்கி பின் எடிட் தேர்வால் திருத்துவதற்கு திறக்கலாம்
பழக்கமான சாளரம் ஒன்று திறக்கிறது
ஆனால் வித்தியாசமாக நீங்கள் லேபல் டைட்டில் மீது சொடுக்க பல சிறு பச்சை நிற பெட்டிகள் லேபல் ஐயும் உரைப்பெட்டியையும் சூழ்ந்து இருப்பதை காணலாம்
இது நாம் படிவ அமைப்பு சாளரத்தில் இருப்பதை தெரிவிக்கிறது
நாம் படிவத்தின் தோற்றம் அதன் அங்கங்கள் செயல்பாடுகள் ஆகியவற்றை மாற்றலாம்
உதாரணமாக லேபல்ஸ் உரைப்பெட்டிகள் ஆகியவற்றின் இடம் அளவு ஆகியவற்றை மாற்றலாம்
இவை அவற்றின் பண்புகளாகும்
லேபல் தலைப்பில் இரட்டை சொடுக்கலாம்
புராப்பர்ட்டீஸ் எனும் துள்ளு சாளரம் ஒன்று திறக்கிறது
பல் வேறு பண்புகளை இங்கே காணலாம்
ஆத்தோர் லேபல் மீது சொடுக்க புராப்பர்ட்டீஸ் சாளரம் தன்னை புதுப்பித்துக்கொண்டு லேபல் ஆத்தோர் இன் பண்புகளை காட்டுகிறது
ஆகவே நாம் படிவத்தின் பல் வேறு அங்கங்கள் மீது சொடுக்க புராப்பர்ட்டீஸ் சாளரம் தன்னை புதுப்பித்துக்கொண்டு தேர்ந்தெடுத்த அங்கத்தின் பண்புகளை காட்டுகிறது
இப்போது புராப்பர்ட்டீஸ் சாளர தலைப்பு PropertiesMultiSelection என்கிறது
இது ஏன் எனில் ஆத்தோர் லேபல் உம் அதன் அருகில் உள்ள உரைப்பெட்டியும் ஒரே தொகுதி பச்சைப்பெட்டிகளால் சூழப்பட்டுள்ளது
பேஸ் தானியங்கியாக லேபல் களையும் படிவத்தில் அவற்றுக்கான உரைப்பெட்டிகளையும் ஒரே குழுவாக்கிவிட்டது
அவற்றை நாம் பிரிக்க முடியும்
டைட்டில் லேபல் மீது வலது சொடுக்கி பின் கீழே குரூப் மீது சொடுக்கி பின் அன்க்ரூப் மீது சொடுக்கவும்
இப்போது டைட்டில் லேபல் உம் அதன் உரைப்பெட்டியும் குழு பிரிக்கப்பட்டுவிட்டன
இப்படியாக படிவத்தின் ஒவ்வொரு அங்கத்தின் பண்புகளையும் மாற்றலாம்
அடுத்து தலைப்பு உரைப்பெட்டிக்கு ஒரு கருவிக்குறிப்பை சேர்க்கலாம்
புராப்பர்ட்டீஸ் சாளரத்தின் கீழே போகலாம்
ஹெல்ப் டெக்ஸ்ட் என ஒரு லேபல் இருப்பதை காணலாம்
நாம் Enter தே டைட்டில் ஒஃப் தே புக் ஹெரே என டைப் செய்வோம்
இப்போது மேலே பைல் மெனுவில் சேவ் சின்னத்தை சொடுக்கி படிவத்தை சேமிப்போம்
இந்த சாளரத்தையும் மூடுவோம்
இப்போது நாம் மாற்றங்களை செய்த பின் நம் படிவம் எப்படி இருக்கிறது என்று பார்க்கலாம்
இதற்கு நாம் பேஸ் இன் முதன்மை சாளரத்துக்கு போய் இடது பக்க பலகத்தில் பார்ம்ஸ் சின்னத்தின் மீது சொடுக்கலாம்
பின் வலது பக்க பலகத்தில் புக்ஸ் டேட்டா என்ட்ரி பார்ம் மீதும் இரட்டை சொடுக்கு சொடுக்கலாம்
டைட்டில் லேபல் அல்லது டெக்ஸ்ட்பாக்ஸ் மீது சொடுக்கியை வைத்து பாருங்கள்
Enter தே டைட்டில் ஒஃப் தே புக் ஹெரே என்று ஒரு கருவிக்குறிப்பு சொல்வதை பாருங்கள்
இப்போது நம் படிவத்தில் எளிய மாற்றங்களை செய்வது எப்படி என்று கண்டோம்
அடுத்த பேஸ் டியூட்டோரியல் இல் படிவத்தில் எப்படி மேலும் மாற்றங்களை செய்வது என்று காணலாம்
உங்களுக்கு ஒரு பயிற்சி
உறுப்பினர்கள் அட்டவணைக்கு எளிய படிவம் ஒன்றை உருவாக்குக
இத்துடன் லிப்ரியாஃபிஸ் பேஸ் இல் படிவத்தை மாற்றி அமைப்பது குறித்த இந்த டுடோரியல் முடிகிறது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
இந்த திட்டம் ஸ்போக்கன் tutorialஆர்க் ஆல் ஒருங்கிணைக்கப்படுகிறது
httpspoken tutorialorg
மேற்கொண்டு விவரங்கள் எங்கள் வலைத்தளத்தில் கிடைக்கும்